அதுக்கு என்ன அர்த்தம் அது எப்படி செய்ய முடியும் அப்டின்ற சந்தேகம் இப்ப உங்களுக்கு வந்துருக்கு அதுக்கான பதில் என்னன்றத பாக்களா நீங்க ஒரு doctor கிட்ட போரிங்க என்னுடைய குரல் என்னுடைய தலைக்குள்ளே கேக்குது என் தலைக்குள்ள நிறைய குரல்கள் கேக்குது அப்டின்னு சொன்னிங்கனா அவங்க என்ன சொல்லுவாங்கனா நீங்க psychiatrist ட்ட refer பண்றது நல்லதுன்னு சொல்லுவாங்க அதேமாதிரி நம்ம எல்லாருடைய மனசுக்குள்ள ஒரு குரல் கேக்குது நா அது நம்மலுடைய மனசோட குரல் இவங்க என்ன பேசுவாங்கன்னா நமக்கு அந்த tone of voice தெரியும். அவங்களோட என்ன இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லுவாங்கன்றத நம்மளால யோசிக்க முடியும். எல்லா நேரங்களிலும் பல பேரோட குரலும் பலபேருடைய voice சும் அது உண்மையா பொய்யான்றது தெரியாம கூட நம்ம mind ல ஒளிச்சிகிட்டே இருக்கு so நம்ம கிட்ட ஒரு power இருக்கு அந்த குரல நம்மளால stop பண்ண முடியும். continuous சா ஓடிட்டு இருக்கற இந்த dialogue கையும் இந்த குரலையும் நம்மளால stop பண்ண முடியும்.

so இந்த குரல் வந்து நம்மலுடைய மனசோட குரல் வந்து ஏகப்பட்ட commands குடுத்துகிட்டே இருக்கு judge பண்ணிகிட்டே இருக்கு compare பண்ணிகிட்டே இருக்கு. complaint பண்ணிகிட்டே இருக்கு நல்லது எது கேட்டது எது புடிச்சது எது பிடிக்காதது எது இப்படி எல்லாத்தையுமே சொல்லிகிட்டே இருக்கு ஆனா இந்த குரல் வந்து தேவையா அப்டின்னு கேட்டா நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையா அப்டின்னு கேட்ட உண்மையா பாத்திங்கனா அது most most டா பாத்திங்கனா நல்லது எதுமே சொல்லாது correct டான விஷயங்கள சொல்லவே சொல்லாது ஒன்னு கடந்த காலத்துல நடந்ததா இருக்கட்டும் இல்ல நடக்க போறது இல்ல இன்னோருத்தருக்கு நடந்தத வச்சி compare பண்ணி judge பண்ணிதா ஒரு சூழ்நிலைய உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கு. most தப்பான இல்ல negative commands ச மட்டும்தா உங்களுக்கு குடுத்துகிட்டே இருக்கும் so இந்த இது வந்து இந்த negative commands ச குடுக்கற விஷயம் வந்து உங்களுக்கு கவலையா மாறுது. so இத வெறு sound டா இருந்து கேட்டிங்கனா அது கவலையா உங்க மனசுக்குள்ள ஒலிச்சிகிட்டு இருக்க சத்தமா கேக்குது அதே விஷயத்த உங்க மனசுகுள்ள படம் மாதிரி பாத்துகிட்டு இருக்கீங்க கற்பனைல அது உங்களுக்கு ஓடிட்டே இருக்கு. அப்டின்னா அதுவந்து உங்களுக்கு mental movie யாவே தெரிது நீங்க பாக்குற ஒரு படம் மாதிரியே உங்க மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கு ஒரு சில நேரம் நடக்கற நிகழ்காலத்துக்கு தக்கன மாதிரியே உங்க மனசுல இருக்க அந்த சத்தமும் அந்த குரலும் அதுக்கு ஏத்த மாதிரியே ஒரு picture ர create பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா நீங்க பாத்திங்கனா அது உங்களுடைய எதோ சூழ்நிலைல கடந்த காலத்துல நீங்க ஒரு பாத்தா விஷயமாதா இருக்கும் என்னைக்காச்சும் நீங்க பாத்தா படத்துல இருக்கலாம் இல்ல, என்னைக்காச்சும் நீங்க பாத்தா நாடகத் சுற்றுசூழல்ல வாழ்ற யாரோட வாழ்கைலியாச்சும் அது இருக்கலாம். so, most டா பாத்திங்கனா இந்த voice வந்து உங்களுக்கு part ல இருக்கற history ல இருந்து மட்டும் தான் உங்களுக்கு குடுக்கும் பழைய culture ல இருக்க பழைய வாழ்க்கைல நீங்க பாத்தா, இல்ல உங்க பரம்பர பரம்பரையா உங்க மனசுல வந்து எதோ ஒரு ஆழமா இருக்கற நம்பிக்கையோட விதையாதான் இருக்கும் so இந்த நிகழ்காலத்தோட கண்கல்ல இருந்துட்டு நீங்க past ட மட்டும்தா future பண்ணிகிட்டே இருக்கீங்க so நிறைய மக்கள் வந்து continous ஆ அவங்கள அவங்களே தண்டிச்சுகிட்டு அவங்களுக்கு அவங்களே துயரத்த குடுத்துகிட்டு மனசுக்கு வலியையும் உடம்புக்கு நோயையும் குடுத்துகிட்டு இருக்கறதுக்கு இதுதான் காரணம் நம்மலுடைய மனசுள்ள இருந்து வர அந்த குரல்தான் ஆனா இதுல இருக்க ஒரு நல்ல விஷயமும் சொல்ற உங்களால உங்க மனசுல இருந்து விடுதல பெற முடியும் ஏய் சும்மா கர்ப்பனையாள உருவாக்குன ஒரு பழக்கம்தானே தவிர ஆனா உங்கள நீங்க முழுமையான ஞானத்த அடைவோர் நல்ல மனிஷனா நீங்க வாழவோ நீங்க எடுத்து வைக்க வேண்டிய முதல் அடி இதுவாதா இருக்கும் so இப்ப ஒரு example சொல்ற உங்களுக்கு தெரிது உங்களுக்கு எதிர்ல இருக்க ஆள் உங்களுக்கு தப்பான decision ன குடுத்துட்டு இருக்காருன்னு உங்களுக்கு தெறித்து, ஆனா அவரு வந்து உங்களுக்கு ரொம்ப நெருங்கிய உறவா இருக்கறதுனால உங்களால அவர எதிர்க்க முடியல அப்படி இருக்க சுழ்நிலைல உங்களுக்கு தெரிது அவன் தப்பான வழிக்குதா வழி வகுக்குரா ஆனா நம்ம என்னதா சொல்றான்னு கேட்போ அப்டின்னு சொல்லிட்டு, நீங்க அத சும்மா கேட்டுகிட்டு இருப்பிங்க ஆனா அவங்க செய்யற சொல்ற மாதிரி நீங்க நடந்துக்க மாட்டிங்கள அதேமாதிரி நீங்க இப்ப என்ன பண்ண போரிங்கன்னா உங்க மனசு பேசற குரல்ல நீங்க கவனிக்க போறீங்க. so, என்னதா அது பேசுதே என்னன்னலா சொல்லுது அப்டின்றத repitative வா ஒரு சில விஷயங்கள அது சொல்லிகிட்டே இருக்கும் நீங்க எந்த மாதிரி கதைய சொன்னாலும் அது ஒரு thought குள்ள ஒரே pattern குள்ள வரமாதிரியே இருக்கும் ஒரே விஷயத்த பல வருஷமா ஹம் record மாதிரி ஒட்டிகிட்டே இருக்கற மாதிரி இருக்கும் அத நீங்க கவனிக்க போறீங்க ஆனா நீங்க அது சொல்ற மாதிரி செயல் படாதிங்க just கவனிங்க. ஒரு படம் மாதிரி நீங்க just பாருங்க இததா நா watching the thinker னு சொன்ன just நீங்க கவனிக்க மட்டும்தா செய்யணு ஆனா அது சொல்ற மாதிரி நீங்க அது நடந்துக்க கூடாது just நீங்க அத listen பண்ணும் போது உங்களுக்கு இங்க எந்த judgement டும் கொண்டுவராதிங்க ஐயயோ நா ஏன் இவ்வளவு தப்பா யோசிக்கிற ஐயோ நா ஏன் இவ்வளவு தப்பு தப்பா command பண்ற எனக்குள்ள இவ்ளோ பயம் இருக்கான்னு உங்களுக்கு நிறைய விஷயம் ஞாபகத்துக்கு வரும். ஆனா, நீங்க எதையுமே care பண்ணாம just அந்த குரல மட்டும் நீங்க கவனிங்க அப்போ உங்களுக்கு கவனிக்கு போதுதா தெரியும். நீங்க கவனிக்கற உண்மையான விழிப்புணர்வு நீங்க பேசுறத கவனிக்கு உங்களுடைய இங்க விழிப்புணர்வு ஆழ்மனசு subconscious mind இந்த குண்டலினின் சத்தி நீங்க எப்படி வந்தாலும் ஒரே அது எல்லாமே ஒண்ணுதா mean பண்ணுது so வந்து நீங்க just just கவனிப்பீங்க ஆனா உங்க மனசு பேசுறது உங்களுக்கு தனித்துவமா தெரியும் அப்பதா உங்களுக்கு difference தெரியும் நீங்க வேற உங்க மனசு வேறன்ற difference உங்களுக்கு நல்லா தெரிய ஆரம்பிக்கும் இதுதா உங்கள நீங்க realise பண்றத விட முதல் கட்டம். உங்க மனச தாண்டி நீங்க ஒரு விஷயத்த realise பண்ணுவீங்க அது வெறும் என்னம்மா இருக்காது so இந்த மாதிரி எண்ணங்கள just நீங்க,

இப்போ இதுல இன்னொரு நல்லது நடக்கும் நீங்க உங்க எண்ணத்த just கேக்குறீங்க ஆனா அத செயல்படுத்தவே மாட்டுறீங்க அதன்படி நீங்க நடந்துக்க மாட்டிக்கிரீங்க அப்டின்னு சொல்லும் போதே உங்க மனசு அதோட power அ கொஞ்சம் கொஞ்சமா இழக்க ஆரம்பிக்கிறது. இப்போ ஒருத்தர் உங்க கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிகிட்டே இருக்காங்க ஆனா நீங்க அவங்கள மதிக்காம நீங்க பாட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அத செஞ்சிகிட்டே இருந்திங்கனா அவங்க just ஒரு கட்டத்துல போய்டுவாங்கள அதே மாதிரி உங்க மனசு சொல்லிட்டே இருக்குது நீங்க இத செய் இத செய்யிண்டு. but ஆனா அத most டா negative thought டும் negative command டும் குடுக்கறது நாலா நாம அது பேச்ச கேட்டு போரனாளதா இவ்ளோ பிரச்சனைல நாம சிக்கிக்கிறோம் so நீங்க அந்த இடத்துல correct just just நீங்க விழிப்பு நிலைல இருந்தா மட்டுமே போது உங்க மனசு அமைதி ஆய்டும் எந்தளவுக்கு அமைதியாவுதோ அந்த அளவுக்கு நீங்க நிம்மதியா இருக்க போறிங்கனு அர்த்தம் உங்க மனசு பொறுமையா அமைதியாக அமைதியாக முதல்ல பாத்திங்கனா ஓரளவுக்கு ரெண்டு மூனு நிமிஷம்தா அமைதியா இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கு அப்புறம் normal life ல இருக்க மாதிரிதா இருக்கும் நீங்க இன்னும் உங்களுக்குள்ள அந்த எண்ணம் வரும் போது just நீங்க listen பண்ணிகிட்டே இருக்க இருக்க, உங்களுக்குள்ள அந்த time period நிறைய ஆக ஆக நீங்க விழிப்பு நிலைல ரொம்ப நேரம் இருக்க இருக்க உங்களுக்குள்ள அந்த அமைதியோ இந்த moment ல present moment ல இருக்க அந்த சந்தோஷமும் உங்ககிட்ட அப்படியே இருக்கும். நீங்க இந்த விஷயத்துக்குள்ள ஆழமா போறதுக்கு எந்த ஒரு எல்லையுமே கிடையாது இது ஆதி அன்னம் இல்லாதது நீங்க எந்த அளவுக்கு deep ஆ உங்களுக்குள்ள போறிங்களோ, அமைதிய தேடி அந்த அளவுக்கு அமைதி வந்துகிட்டே இருக்கும் அதேமாதிரி எந்த அளவுக்கு பிரச்சனைகள தேடி ஓடிகிட்டே இருக்கிங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகளும வந்துகிட்டு இருக்கும் so நீங்க வந்து எந்த இடத்துல decide பண்றீங்க just கவனிக்கிறீங்கலா இல்ல, அது பின்னாடியே போறீங்கலானுதா அர்த்தம். மொத்தத்துல சொன்னா நீங்க உங்களுக்குள்ள deep ஆ போனும். உங்களுக்குள்ள நீங்க deep பா போனிங்கனா சந்தோஷத்த கண்டு புடிச்சுடுவீங்க அவ்ளோதா so உங்க கூட நீங்க எந்த அளவுக்கு. உள் உணர்வோடு connect ஆகிருக்கிறீன்களோ, அந்த அளவுக்கு alert டாவே இருப்பிங்க.

நல்லா ஆ எல்லாருமே நல்லா இருக்கோம். ஆ உன்னதான் ரொம்ப மிஸ் பண்றோம் வீட்ல உம் ஹம் என்ன ஆச்சு போயி? என்ன பண்ணுன? ஆ எப்படி இருக்க அங்க? புதுசா இடத் ஒரு இடத்துக்கு போயிருக்க சொல்லு?

ஓ! சமைக்கிறதுக்கு வந்து அடுப்பு என்ன மாதிரி இருக்கு? ஆ induction னா?

ஹம் உம் ஓ! தண்ணிக்குலா ஒன்னும் பிரச்னை இல்லைலைல?

ஓ! எத்தன பேரு இந்த மாதிரி தங்கி இருக்காங்க அங்க mansion ல?

ஆமா, உங்க பிரெண்ட்ஸ் சு கொஞ்சம் கூட இருந்தா, உனக்கும் நல்லா இருக்கும், எங்களுக்கும் கொஞ்சம் comfortable லா இருக்கும்ல தெரிஞ்ச பசங்க இருக்காங்க அப்படிங்கறது ஹம் ஹம்

ஓ அதாவது furniture ருன்னு சொல்லும் போது full furnished அப்படிங்கற மாதிரி எல்லாமே இருக்கா? கட்டில் ஆ table அந்த மாதிரி,

ஓ! சேரி சேரி இதலாம் cupboard லா இருக்கா டிரஸ்க்குலா? ஹம் ஹம்

ஓ! clean பண்றதுலா எப்படி ஆள் வராங்கள என்ன?

இல்ல அது போகட்டும் ஏன்னா? எப்பவாது உடம்பு சரி இல்ல, இல்ல work ஜாஸ்தி இருக்கு படிக்கிறதுக்கு இருக்கு அப்படின்னா, நம்ம அது பாத்துட்டு இருந்தா ஆகாது அவுங்க நல்லா பன்றாங்கனா அவுங்களுக்கும் ஒரு earning மாதிரி ஆயிடும் நம்ம அது குடுக்குறது தப்பு இல்ல, பண்ணிக்கலாம் அது பிரச்சனை இல்ல ஓ! உனக்கு எப்படி distance வந்து எப்படி இங்க இருந்து class கு எல்லாமே?

ஓ அதான் நீங்க வந்து இப்ப கொஞ்ச கொஞ்சமா இதலாம் பண்ண ஆரம்பிக்கனும்னா things எல்லா வாங்கணும் கடைலா பக்கத்துல இருக்கா?

தனியா இருக்கிறனால கொஞ்சம் தனியா சமைச்சு சாப்பிடுறது கொஞ்சம் கஷ்டம் தான் நீ சொன்ன மாதிரி ஆ ப்ரண்ட் ரெண்டு மூணு பேரு வர மாதிரி அந்த மாதிரி room கிடைச்சதுன்னா இன்னும் கொஞ்சம் ஆ மாத்தி மாத்தி பண்ணும் போது நல்லா இருக்கும் actual லா

அவுங்கலாம் எப்ப வருவாங்க actual லா உன்னோட ப்ரிண்ட்ஸ்லா?

ஹம் அதான் திரும்ப COVID variant லா சொல்லிட்டு இருக்காங்களா? அதான் சேரி suppose அங்கேயே இருக்கிற மாதிரி இருந்தா கூட நிறைய பேரு சேர்ந்து இருக்கும் போது போர் அடிக்காதுல இல்லன்னா ரொம்ப கஸ்டம். So அதலாம் யோசிக்கும் போது தான் சரி கேட்றலாம் அவுங்கலா எப்ப வராங்க வந்தாங்கனா கொஞ்சம் எனக்கு அந்த பசங்கல நல்லா தெரியுமே அதனால எனக்கு வந்து problem இல்ல அப்பரம் கொஞ்சம் யாருக்கும் உடம்பு சரி இல்லைனா இன்னொருதவுங்க இருப்பாங்க பாக்குறதுக்கு. So ஏதோ சுடு தண்ணீ வச்சு தரனும் இல்ல கொஞ்சம் பாத்துக்கணும் அப்படி இருந்ததுன்னா easy யா இருக்கும் இல்லையா அதுக்காகத் தான் கேக்குறேன்.

அதான் நான் இப் கொஞ்ச கொஞ்சமா நீ ஒவ்வொரு நேரம் சமைக்கல அப்படின்றதுலா சொல்லிட்டு இருக்கும் போது தான் தோனுச்சு so கொஞ்ச கொஞ்சம் நீங்களும் பண்ணி பழகிட்டிங்கனா இந்த மாதிரி time ல வந்து, நமக்கு கொஞ்சம் நல்லா சாப்டுட்டு உட்காந்துக்கலாம் வெளில depend பண்ணாம ஏன்னா? எப்படி போகும்ன்னு தெரியாது! அதே மாதிரி உங்க time க்கு ஏத்த மாதிரி நீங்க சாப்பிடலாம் இல்லையா இப்ப கீழ கேக்குறோம் அப்படின்னா அவுங்க குடுக்குற time க்கு வரும் நமக்கு அந்த மாதிரி இருக்கும் இப்போ நம்ம convenient டா நம்ம பண்ணனும் அப்படினோம்னா? கொஞ்சம் நம்மளும் வந்து என்ன பண்ணலாம் ஆ cooking கொஞ்ச கொஞ்சமா ஆரம்பிச்சோம்னா அது ஒரு கொஞ்சம் நல்லா போகும் ஒரு emergency க்கு நமக்குமே ரொம்ப help பண்ற மாதிரி இருக்கும் basic கா தெரிஞ்சு வச்சிக்கிட்டோம்னா easy யா இருக்கும். அதலாம் தான் மனசுல ஓடிக்கிட்டே இருந்தது.

இது நீ அன்னைக்கு சொன்ன நூட்லஸ் பாக்கெட் ஒன்னு வாங்கி வச்சு இருக்கேன் அனுப்ச்சி விடுறேன் அது கொஞ்சம் உனக்கு easy யா இருக்கும் பசிக்குதுன்னா சாப்பிடுறதுக்கும் பெரிய வேலை இருக்காது படிச்சிட்டு இருக்கும் போது. ஆ அந்த மாதிரி யோசிச்சு சொல்லு என்ன என்ன item வேணும்ன்னு சொல்லு அதலா அனுப்சு விடலாம் அது போக இது exercise பண்றதுக்குலா இடம் இருக்கா பக்கத்துலையே ஏதாவது ஜிம் அந்த மாதிர ஏதாவது இருக்கா? போறதுக்கு யோகா class அந்த மாதிரி,

Aerobics மாதிரி சொல்றியா? aerobics dance சுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி சொல்றியான்னு கேட்டேன்? யா ஹம்

அதே மாதிரி ஏதாவது meditation class சும் join பண்ணு அதுவும் கொஞ்சம் நல்லா இருக்கும் படிக்கிறதுக்கு உனக்கு கொஞ்சம் concentration கிடைக்கும்.

ஓ! அப்ப ஓரளவுக்கு வந்து பாத்தீனா induction லா வந்து சரியா இருக்குது but cook பண்றதுக்கு உனக்கு ஏதாவது தெரியுமா? ஏதாவது பண்றதுக்கு இது வரைக்கும் நான் பாக்கல அதனால தான் எனக்கும் சேரி,

நான் இடைல பேசும்போதுலா உனக்கு இந்த மாதிரி recipe சொல்றேன் அதுக்கு அடுத்த நாளே immediate டா செஞ்சு பாத்தீன்னா உனக்கு வந்து கொஞ்சம் easy யா இருக்கும் மறக்காம இருப்ப, ஆ taste அது நல்லா வந்துருச்சுன்னா okay அவ்வளோதான் நம்ம சமைகிறது தான் சமையல் அந்த மாதிரி வச்சுக்கலாம் ஏன்னா செஞ்சு செஞ்சு பழகபழக வந்திடும் ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் வேணா இன்னைக்கு வேணா இந்த தக்காளி வந்து நீ நாம எப்பவுமே, குக்கர்ல வச்சு சாப்பாடு மாதிரி தான் செஞ்சு எடுப்போம் தக்காளிலா உள்ள போட்டு உனக்கு அது பிடிக்காது இல்லையா? ரொம்ப பிடிக்காது so இந்த பிரட்டுற மாதிரி தான நீ கேட்குற, ஆ okay okay அது வேணா இப்போ நான் சொல்றேன் நீயும் கேட்டுக்கோ suppose அதுல உனக்கு சந்தேகம் இருந்ததுன்னா அப்பறம் பண்ணும் போது கேளு நான் சொல்றேன் உனக்கு ம்.

அதுக்கு அப்பறம் பெரிய வெங்காயம் எடுத்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோ உனக்கு அது போதும் கொஞ்சம் சின்னதா பாத்து எடுத்து அத நல்லா cut பண்ணி பொடி பொடியா எடுத்து வச்சுக்கோ, பச்சை மிளகாய் ஒன்னு, அதே மாதிரி பொடி பொடியா காரத்துக்கு ஏத்த மாதிரி உனக்கு கொஞ்சம் புடிக்கும்ன்னு நினைக்கிறன் அதனால ஒன்னோ ரெண்டோ போட்டுக்கலாம் அப்பறம் இஞ்சி பூண்டு paste டா பண்ணிக்கோ இல்ல குட்டி குட்டியா நறுக்கி விட்டாலும் நல்லா தான் இருக்கும் சாப்பிடும் போது அது இதெல்லாம் ready பண்ணி வச்சுட்டீனா அதுக்கு அப்பறம் நாம எப்பவும் போல அடுப்புல இந்த இது ம் வடசட்டி இருக்குது இல்லையா அது இல்லைனா நீ பாண் வச்சு இருந்தா okay induction தான பாண் வச்சு இருந்தீனா அது வச்சிட்டு கொஞ்சம் ஆயில் விட்டு, ஹம் அதுல கடுகு அப்பறம் ஒரு வர மிளகாய் போட்டுக்க ஏன்னா already ரெண்டு பச்ச மிளகாய் அதுல போட்டுட்ட அதனால ஒரு வர மிளகாய் கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் நல்லா அத தாளிச்சிட்டு, அதுக்கு அப்பறம் first டு வெங்காயம் போட்டுக்கோ வெங்காயம் வந்து நல்லா வதங்கனும் actual லா வதங்க சீக்கரம் ஆகணும்னா கொஞ்சம் உப்பு போட்டின்னா அது technique கு இதலாம் ரகசியம் சொல்லி குடுக்க கூடாது ஆனா சொல்றேன். ஆ அதுல வந்து கொஞ்சோண்டு உப்பு போட்டின்னா சீக்கிரம் வதங்கிடும் அதுக்கு அப்பறம் அந்த இஞ்சி பூண்டு வந்து paste டா வச்சு இருந்தீனா அத போடு இல்ல நறுக்கி வச்சு இருந்தீனா அத போட்டுட்டு அதையும் நல்லா வதக்க ஆரம்பிச்சிடு,

அந்த ரெண்டு தக்காளிய பொடி பொடியா நறுக்கு அத வந்து அதுக்குள்ள போட்டு அது நல்லா வதங்கி வரணும் actual லா தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும் வந்து உடனே அதுல ஆ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா சாதத்துல உப்பு போட்டு இருக்கோம் நியாபகம் வச்சுக்கணும் already கொஞ்சம் வெங்காயத்துக்கு போட்டு இப்போ தக்காளிக்கு கொஞ்சம் போட்டுட்டு வதக்குன உடனே கொஞ்சம் மஞ்சள் தூள் அப்பறம் மல்லித்தூள், கொஞ்சம் அப்பறம் மிளகாய்த்தூள் இது மூணுமே அதுல போட்டு சிம்ல வச்சுக்கோ இல்லன்னா மூக்கு ஒரு வழியா ஆகிடும் உனக்கு அதனால் சிம் பண்ணி அதையும் சூடு பண்ணுன உடனே,

வேண்டாம்னா விட்ரலாம் skip பண்ணிக்கலாம் போட மாட்ட ஆமா இது வந்து கொஞ்சம் அந்த கிரேவி மாதிரி வரும் இல்லையா சாப்பாடுலா வர மாதிரி அந்த ஒரு இது வரும் போது எடுத்து ஆற வச்சிடணும், ஆற வச்சிட்டு அந்த சாதத்த இதுல வுட்டு நல்லா கெளரி எடுத்திடனும் ஓரளவுக்கு நீ கேக்குற மாதிரி வந்திடும் அப்பரம் நான் வந்து என்ன பண்ணுவேனா அது கூடவே கொஞ்சம் மல்லி இலைலா கொஞ்சம் cut பண்ணி உள்ள போட்டேன்னா நல்லா taste டா இருக்கும் புதினா கொஞ்சம் போடுவேன் அத நீ சாதத்துக்குளா நீ அத போடலாம் அதே இந்த தொக்க வந்து வச்சு நீ தோசைக்கு எதுக்காவது சாப்பிடுறேன்னு வச்சுக்கோ அது நல்லா இருக்காது. சாப்பாடுக்குனா okay இதுல போட்டுக்கலாம் போட்டு எடுத்தேன்னா நல்லா இருக்கும் அது கூடவே உனக்கு தான் potato fry பண்ண தெரியுமே இல்லையா ஹம் அத நீ வந்து பண்ணிட்டேன்னா போதும். அப்பறம் தயிர் பாக்கெட் எப்படியும் stock இருக்கும் as usual நம்ம குடும்பத்துக்கு வந்து அத போட்டு ஒன்னு நீ cucumber போடுவ இல்லையா தயிர்ல ஆமா நம்ம வீட்ல லா நம்ம வந்து பெரிய வெங்காயம் போட்டு, அத ஒரு தயிர் பச்சடி பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ அவ்வளோதான் best டு இத night night பண்ணி சாப்பிடீனா வந்து நல்லா இருக்கும் உனக்கும் கொஞ்சம் ரொம்ப heavy யா இல்லாமையும் இருக்கும்.

அப்பறம் இன்னொன்னு நியாபகம் இல்ல இன்னொன்னு நியாபக படுத்தனும் என்ன நினைச்சேன்னா பால் மட்டும் regular ரா கொஞ்சம் night எடுத்துக்கோ இந்த மிளகு ஆ மஞ்சள் தூள் போட்டு, கொஞ்சம் regular ரா ஏன்னா? season மாறுதுன்னு வெளில இருந்து news வரதுனால திருப்பியும் நான் நியாபக படுத்துறேன் அதலா சாப்பிட ஆரம்பிச்சிடு ம் நீ என்ன சொல்ல வந்த? ஹம் உம் ஒரே நாளுல சொன்னாலும் கே நிக்காது store ஆகாது.

எனக்கு எனக்கு இங்க உன் தங்கச்சி இது packing போய் கிட்டு இருக்கு செம்மையா tight டா தான் இருக்கு work கு ம் நாளைக்கு கிளம்புறா அவ, Okay டா okay கூப்டு ஹம் உம் bye bye see you

மட்டைகளை கொண்டு நிலப்பேர்வை அமைக்கும் முறை சொட்டு நீர் பாசனத்தின் பயன்கள் பாத்திப் பாசனத்தைவிட சொட்டு நீர் பாசனத்தில் முப்பது to நாப்பது சதவீதம் தண்ணீர் கேமிக்கப்பட்டு முப்பது எட்டு to அஹ் நாப்பது சதவீதம் அதிக மகசூல் கிடைக்கிறது மண் வளம் பாதுகாக்கப்படுவதுடன் களைகள் கட்டுப்படுத்தப்பட்டு நீ மற்றும் ஊட்டச்சத்துக்கான போட்டி குறைகிறது சொட்டு நீர் பாசனம் மூலம் உரமிடுவதால் நீர் ஊட்டச்சத்துக்களை தென்னைமரம் சரியாகப் பயன்படுத்திக் கொள்கிறது பிற பயனகள் நீர் சேமிக்கப்படுகிறது

தேவை சொட்டு நீர் பாசனத்திற்கு மரத் தண்டின் ஒன்று meter தூரத்தில் எதிர் எதிரே முப்பது முப்பது முப்பது முப்பது centimeter அளவில் நான்கு குழிகள் அமைக்கவும் நாற்பது centimeter நீளமுடைய PVC பைப்புகளை ஒவ்வொரு குழியிலும் சாய்வாக நிறுத்தி அதுனுள் சொட்டிகள் பொருத்த வேண்டும் முப்பது centimeter வரை மண்ணில் நீர் சொட்டியவுடன் குழிகளை தென்னை நார் கொண்டு மூடி நீராவியாதலை தடுக்கலாம் சொட்டு நீர் பாசனத்திற்கு ஆகும் செலவு ஒரு மரத்திற்கு நூற்று முப்பதிலிருந்து நூற்று ஐம்பது வரை ஆகும் பம்பு செட் செலவு தவிர ஒரு மரத்திற்கு நான்கு சொட்டிகள் என்ற கணக்கில் சொட்டு நீர் பாசனம் அமைக்க ஒரு hector க்கு ரூபாய் இருபத்து மூணாயிரத்திலிருந்து இருபத்து ஆறாயிரம் வரை செலவு ஆகும் இருபது ஆறாயிரம் வரை செலவு ஆகும் தென்ந்தோப்பில் எவ்வாறு கால்வாய்கள்